ஒரு காபி ஷாப்ன்னு சொல்லலாம்.

இது ஒரு கடையோட என்டர்ன் சொல்லலா.

இந்த ரோடு சைடுல ஃபுல்லா பில்கள் வளர்ந்து நிக்குது.

அத வச்சு ஒரு ரூம்ம ஓட்ட போட்டுட்டுருக்காரு.

இந்த அறிவில நிறைய பேர் நின்னு குளிச்சிட்டு இருக்காங்க.

இது ஒரு கிரவுண்டா வச்சு வச்சிருக்காங்க.

நெறியா வெட் கட் என்ஜினீயர் தலைல தொப்பி வெச்சு கம்பி கட்டிட்ருக்காங்க.

அத இன்னொரு இதுல கனெக்ட் பண்ணி இருக்காங்க.

காருக்கு டயர் கிட்ட ஒரு பக்கெட் இருக்குது.

ஒரு சின்ன பக்கெட் ஒன்னு வச்சிருக்காங்க.

இந்த கடையில ஒரு ஆள் கைய புடிச்சு அவரு டாட்டூ குத்திட்டு இருக்காரு.

எலக்ட்ரிக் போர்டு ஒன்னு இருக்குது.

விளையாட்டுப் பொருட்கள் பொட்டு ஸ்லைடு எல்லாம் இருக்குது.

இங்கிட்ட வொரு சோஃபா சிங்கிள்ஸ் இருக்குது அதுக்கு மேல ஒரு போட்டோ பிரேம் வச்சிருக்காங்க.